சி ல் பைல்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது எவ்வாறு ஒரு பைல் ஐ திறப்பது
பைல் லிருந்து டேட்டா ஐ ரீட் செய்வது
பைல் ல் டேட்டா ஐ விரைட் செய்வது
சில உதாரணங்கள்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 ஜிசிசி கம்பைலர் பதிப்பு 461
பைல்ஸ் க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
பைல் என்பது dataகளின் ஒரு தொகுப்பு
அது ஒரு டேட்டாபேஸ் ஆகவோ புரோகிராம் ஆகவோ ஒரு கடிதமாகவோ அல்லது எதுவாகவும் இருக்கலாம்
சி ஐ பயன்படுத்தி ஒரு பைல் ஐ உருவாக்கி அதை அணுகலாம்
இப்போது சி ல் பைல் ஹேண்ட்லிங் க்கான ஒரு உதாரணத்தைக் காணலாம்
எழுதிவைத்துள்ள ஒரு புரோகிராம் உள்ளது
அதைக் காண்போம்
நம் பைல் பெயர் fileசி என காண்க இந்த புரோகிராம் ல் ஒரு பைல் ஐ உருவாக்கி டேட்டா ஐ அதில் எழுதுவோம்
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
ஒரு பைல் வேரியபிள் ஐ டிஃபைன் செய்ய டைப் பைல் ஐ பயன்படுத்துகிறோம் ஹெடர் stdioஹ் ல் பைல் வேரியபிள் டிஃபைன் செய்யப்படுகிறது fp என்பது பைல் வேரியபிள் க்கு ஒரு பாயிண்டர்
இது பைல் பற்றிய அனைத்து தகவல்களையும் சேமிக்கும் அதன் பெயர் நிலை மற்றும் நடப்பு தகவல் போல
நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம்
இப்போது ஒரு பைல் ஐ திறப்பதற்கு சின்டாக்ஸ் ஐ பார்ப்போம்
இங்கே போப்பன் பங்ஷன் ஒரு ஸ்ட்ரீம் ஐ திறக்கிறது
பின் இது பைல் ஐ ஸ்ட்ரீம் உடன் இணைக்கிறது
பைல்நேம் என்பது நாம் திறக்க அல்லது உருவாக்க விரும்பும் பைல் ன் பெயர்
பைல்நேம் உடன் நாம் பத் ஐயும் கொடுக்கலாம் எக்ஸ்டென்ஷன் ஐயும் தரலாம்
இங்கே பைல் ன் மோடு ஐயும் தரலாம்
modeகளின் வகைகளைக் காணலாம் வாவ் ரீட் மற்றும் விரைட் க்கு பைல் ஐ உருவாக்குகிறது
ர் - ரீட் க்கு பைல் ஐ திறக்கிறது
ஆ - பைல் ன் கடைசியில் விரைட் செய்கிறது இப்போது நம் புரோகிராம் க்கு வருவோம்
இங்கே sampleடிஎக்ஸ்டி பைல் ஐ விரைட் மோடு ல் உருவாக்குவோம்
பத் கொடுக்கப்பட்டுள்ளதைக் காணலாம்
நம் பைல் டெஸ்க்டாப் ல் உருவாக்கப்படும் பின் பைல் னுள் statementகளை எழுதுவோம் வெல்கம் டோ தே spoken டியூட்டோரியல் திஸ் இஸ் ஆன் டெஸ்ட் எக்ஸாம்பிள் பிபிரின்ட்ஃப் வெளியீட்டை கொடுக்கப்பட்ட வெளியீட்டு ஸ்ட்ரீம் ல் எழுதுகிறது
பிக்ளோஸ்
ஸ்ட்ரீம் உடன் தொடர்புடைய பைல் ஐ மூடுகிறது
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும் கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் பைல் டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் பைல் எண்டரை அழுத்துக இயக்க டைப் செய்க டாட் ஸ்லாஷ்ஃபைல் பைல் எண்டரை அழுத்துக பைல் இயக்கப்படுவதைக் காண்க
இப்போது இதை சோதிப்போம்
ஹோம் போல்டர் ஐ திறப்போம் ஹோம் போல்டர் ஆப்ஷன் ஐ சொடுக்குக
டெஸ்க்டாப் ஆப்ஷன் ஐ சொடுக்குக
இங்கே நம் sampleடிஎக்ஸ்டி பைல் உள்ளது
இது நம் பைல் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதைக் காட்டுகிறது
இப்போது திறப்போம்
பைல் மீது டபிள் கிளிக் செய்க
இங்கே அந்த செய்திகளைக் காணலாம்
வெல்கம் டோ தே ஸ்போக்கன் டியூட்டோரியல்
திஸ் இஸ் ஆன் டெஸ்ட் எக்ஸாம்பிள்
இவ்வாறுதான் ஒரு பைல் ஐ உருவாக்கி அதில் டேட்டா ஐ எழுதுவது
இப்போது ஒரு பைல் லிருந்து எவ்வாறு டேட்டா ஐ ரீட் செய்வது என காணலாம் நான் ஏற்கனவே புரோகிராம் ஐ உருவாக்கி வைத்துள்ளேன்
இந்த புரோகிராம் ல் sampleடிஎக்ஸ்டி பைல் லிருந்து டேட்டா ஐ ரீட் செய்து அந்த டேட்டா ஐ கன்சோல் ல் அச்சடிப்போம்
இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே பைல் வேரியபிள் உம் அந்த பைல் variableக்கு ஒரு பாயிண்டர் உம் டிஃபைன் செய்யப்படுகிறது
பின் ஒரு கேரக்டர் வேரியபிள் சி ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே பைல் sampleடிஎக்ஸ்டி ஐ ரீட் மோடு ல் திறக்கிறோம்
வெளியீடு எஃபி ல் சேமிக்கப்படுகிறது பின் கண்டிஷன் ஐ சோதிக்கிறோம்
எஃபி நல் க்கு சமம் எனில் கண்டிஷன் ட்ரூ எனில் பின் இந்த செய்தியை அச்சடிக்கிறோம் பைல் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட்
இல்லையெனில் இது மற்றொரு கண்டிஷன் ஐ சோதிக்கும்
வைல் சி இஸ் நோட் எக்குவல் டோ இயோஃப்
இங்கே இயோஃப் என்பது எண்ட் ஒஃப் பைல்
இது உள்ளீட்டின் கடைசியை குறிக்கிறது
ஒரு டேட்டா சோர்ஸ் லிருந்து மேலும் டேட்டா ஐ ரீட் செய்யமுடியாது என்பதற்கான கண்டிஷன் இது
கண்டிஷன் உண்மை எனில் பின் இது sampleடிஎக்ஸ்டி பைல் லிருந்து எழுத்துக்களை கன்சோல் ல் காட்டும்
இங்கே ஜிஇடிசி ஒரு குறிப்பிட்ட பைல் அல்லது ஸ்ட்ரீம் லிருந்து ஒரு கேரக்டர் ஐ திருப்புகிறது
இப்போது இது ஒரு கேரக்டர் ஐ நம் sampleடிஎக்ஸ்டி பைல் லிருந்து திருப்பும்
புட்சர்
கன்சோல் ல் ஒரு கேரக்டர் ஐ காட்ட பயன்படுகிறது பின் இது வேரியபிள் சி ல் characterகளை சேமிக்கும்
இங்கே பைல் ஐ மூடுகிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்குவோம்
டெர்மினலுக்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் ரீட்ஃபைல் டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ரீட் இப்போது எண்டரை அழுத்துக இயக்க டைப் செய்க read காட்டப்படும் வெளியீடு வெல்கம் டோ தே spoken டியூட்டோரியல்
திஸ் இஸ் ஆன் டெஸ்ட் எக்ஸாம்பிள்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம்
சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது பைல் ஹேண்ட்லிங்
ஒரு பைல் னுள் டேட்டா ஐ விரைட் செய்வது
எகா
எஃபி fopensampleடிஎக்ஸ்டி வாவ் ஒரு பைல் இருந்து டேட்டா ஐ ரீட் செய்வது
எகா
எஃபி fopensampleடிஎக்ஸ்டி ர் பயிற்சியாக ஒரு பைல் டெஸ்ட் ஐ உருவாக்க ஒரு புரோகிராம் எழுதுக பைல் டெஸ்ட் ல் உங்கள் பெயர் மற்றும் முகவரியை எழுதுக பின் சி புரோகிராம் ஐ பயன்படுத்தி கன்சோல் ல் அதை காட்டுக கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்